இந்திய அரசியல்ல வந்து ஈடுபடுறாரு இந்திய மக்களும் காங்கிரஸ்லயும் தலைமைக்கு விடுதலை எழுச்சி பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மும்பை துறைமுகத்தில வந்திறங்கிய சுபாஷ் சந்திரபோஸ்

அதாவது இவங்களோட கல்வியை பத்தி நீங்க சொன்னீங்களான்னு நான் கேட்டேன் சரி பரவாயில்லை அஹ் இவங்க வந்து ஐந்து வயதான போது கட்டாக்கில் உள்ள டாபிஸ் மிஷன் ஆரம்பப் பள்ளியில் இணைந்த சுபாஷ் ஏழு ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார் அப்படின்னு சொல்றாங்க அஹ் இவங்க வந்து தன் உயர் கல்வி வந்து கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் வந்து தொடங்கிய சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தேர்வு கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் இரண்டாவது மாணவராக தேறினார் அப்படின்னும் இவங்களோட தாயார் வந்து மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர் அப்படின்னும் சொல்றாங்க அஹ் எல்லாருமே நான் ஒண்ணு சொல்லுவேன் அஹ் உங் உங்களோட கருத்து வந்து ஒரு முப்பது செகண்ட் அப்படிங்கற அந்த இதுக்குள்ளேதான் இருக்கணும் தாண்டி பேசிறாதீங்க அதிகமாவும் பேச வேணாம் சரி இப்போ நீங்க சொல்லுங்க கிருஷ்ணவேணி

இவர் வந்து நான் கேட்குது ராணி நான் பேசுறது கேட்குதா அஹ் கேக்குது சொல்லுங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நைன்டீன் போர்ட்டி ஒன்ல அஹ் நாசி ஜெர்மனில வந்து சேர்ந்திருக்காரு அதாவது அஹ் ஜெர்மனில நாசி பழகிருச்சு இல்ல அதுல சேர்ந்திருக்க அதுல சேர்ந்திருக்காரு ஆனாலுமே இவரு இவரு இவரோட அஹ் நம்ம நமக்கு இன்னும் இந்தியாவுக்கு பிரீடம் கிடைக்கல அப்படின்ற ஒரு தாட் வந்து இவரை வந்து இந்த இடத் இந்த இடத்தையே வந்து சுத்திட்டிருந்ததனால இவர் வந்து அந்த ஜெர்மன் படைக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு அந்த டைம்ல வந்து இவங்க வந்து அஹ் ஜெர்மன்ஸ்மே வந்து ஹெல்ப் வந்து ஆஃபர் அதாவது அவங்களுமே வந்து உதவி செய்ய வந்து ஏத்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ இன் அஹ் அவங்க வந்து சண்டை போட்டு நம்ம வந்து அஹ் ஜெயிக்கணும் அப்படீன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ வந்து மகாத்மா காந்தி அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல நம்ம அமைதியா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்லதான் வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஜெர்மனி கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டிருந்தாரு அப்ப வந்து அவங்க வந்து என்னதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல சரி நாங்க வந்து ப்ரொவைட் அஹ் நாங்க வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலுமே அது வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து புல்லா நீடிக்கலை அதனால இவங்க அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் கிட்ட இருந்து இவர் வந்து உதவி கேட்டிருந்தாரு ஜப்பான்மே வந்துட்டு

ராணி அஹ் இப்ப உங்க கருத்தை நீங்க சொல்லலாம் அஹ் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்டானி இந்தியாவிடமிருந்து இவர் எப்படி தப்பி சொல்றாரு அப்படின்றதை நம்ம பாக்கலாம் இரண்டாவது உலகப்போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டானிய அரசு கோரியது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டானிய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவது ஈடுபட்டார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சூளையில் நேதாஜியை அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது

அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பது நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார் சுபாஷ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்பதை பிரிட்டானிய அரசு அறிவித்தது எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவர்கள் அதிகாரிகளும் கெஞ்சினார்கள் ஆனால் சுபாஷ் இறங்கவில்லை உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்தது வேறு வழியின்றி நேதாஜியை விடுதலை செய்தது ஆனால் அவர் வீட்டை சுற்றி ரகசிய காவலர்கள் சாதாரண உடையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்தபடி இருந்தனர் எப்படியும்

அஹ் இப்ப நான் என்னோட கருத்து சொல்றேன் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க அஹ் இப்ப வந்து அஹ் இவர் வந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்துல அஹ் எல்லைக்குள்ள இரண்டு இரண்டாவது மாணவரா சேர்ந்தார் அப்படின்னு சொன்னாங்களா இவரோட தாயார் வந்து மிகுந்த பக்தி உடையவர் அப்படின்னு சொன்னேன் அதனால சுபாஷ் சிறுவயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின்பால் ஈடு பாடு பாடு உடையாராகவும் அஹ் அவர்களின் அறிவுரைகளைப் படித்து வருபவராயும் இருந்தார் அப்படீன்னு சொன்னாங்க இதனால ஞான மார்க்கத்தின் பால் ஈடுபட்டுக் கொண்டார் துறவறத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார் எதிலுமே பற்றுறற்று இருந்ததுடன் தனது பதினாறாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசானைத் தேடி இரண்டு மாதங்கள் அலைந்தார் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணவேணி இப்போ உங்களோட கருத்தை சொல்லலாம் எல்லாருமே கொஞ்சம் கருத்தை மட்டும் சுருக்கிக்கோங்க என்னால முடியல சொல்றேன் சொல்லுங்க கிருஷ்ணவேணி சரிங்க ராணி நான் வந்து இவரோட ஐடியாலஜி பத்தி சொல்ல விரும்புறேன் இவரோட இவரு எத இவரு எத வந்து ரொம்ப நம்பி இருந்தாரு அப்படின்னா பகவத் கீதா இதத்தான் வந்துட்டு அஹ் ரொம்ப பெரிய வந்து இன்ஸ்பிரஷன்னா வந்து வெச்சிருந்தாரு எதுக்காகன்னா அஹ் இந்தியா வந்து பிரிட்டிஷ்கிட்ட அவரு அடிமைத்தனம் பட்டு இருக்கு இல்லையா அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான இவரோட சோர்ஸ் வந்து பகவத்கீதையாதான் இருந்துச்சு பிளஸ் வந்து சுவாமி விவேகானந்தாவோட டீச்சிங்ஸ்யுமே பாலோவ் பண்றதுனால இவருக்கு வந்து சோ அஹ் சமூக சேவை சேவை சமூக சேவை செய்யறதுல வந்து ரொம்ப அதிகமான ஆர்வம் வந்து அவருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவரோட பொலிடிக்ஸ் வந்து பொலி அதாவது அரசியல் பண்ற விதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவரோட ரொம்ப ரிலீஜியஸான அஹ் ரிலீஜியஸ் ரிலீஜியஸான விஷயங்கள் வந்து பொலிடிக்ஸ்ல வெளியில வருது அப்படின்ற மாரி கூட சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து நான் சொல்ல விரும்பற கருத்து கிருஷ்ணவேணி நீங்க

உம் பரத் இப்போ உங்க கருத்தை நீங்க சொல்லலாம் கொஞ்சம் சுபாஷ் சந்திர போஸோட நம்ம திருமணத்தை பத்தி பார்ப்போம் முசோலினியை போய் மீட் பண்றாரு சந்திக்கிறார் அந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த எமிலி

அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு காதல் ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஏழில் எமிலியை போஸ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதில் அனிதா போஸ் என்ற ஒரு மகள் வியன்னாவில் பிறந்தார் இப்போது ராணி நீங்க சொல்லுங்க ராணி உங்க கருத்தை அஹ் இப்போ வந்து அவரோட அதாவது ஈடுபடுத்திக் கொண்டார் அப்படின்னு சொன்னன்னா அவர் வந்து தன்னோட ஆசானைத் தேடி வந்து இரண்டு மாதங்கள் வந்து அலைந்தார் அப்படின்னு அப்போது வாரணாசியார் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தனை சந்தித்தார் இவருக்கு சுபாஷின் தந்தையையும் குடும்பத்தையும் நன்கு தெரியும் இந்த சந்திப்பு குறித்து அஹ் பின்னாளில் தனது நண்பரான திலீப்குமார் அவரின் அஹ் திலீப்குமார் ராயுனும் யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தனது அருள் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்வே மாறிவிடுகிறது எனக்கு அவரது அருளில் ஒரு சிறு துளி கிட்டியது அதனால்தான் என் வாழ்க்கையே தேசத்திற்கு அர்ப்பணித்து அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க சொல்லுங்க கிருஷ்ணவேணி கண்டிப்பாக ராணி அஹ் இவர் வந்து எந்த வந்து ரொம்ப பெரிய சக்தியா நினைச்சாரு அப்படின்னா அத்தாரிடேரியநிஸம் அதாவது அஹ் முழுக்க முழு

இருக்க போய்க்கிட்டிருக்க அரசாங்கம் அது அதுல இருந்துதான் வந்து இவருக்கு இந்த மாரி ஒரு ஐடியா வந்திருக்கு இதுல இது மூலமா வந்து கண்டிப்பா நம்மளோட இந்தியா வந்து அஹ் இன்டிபேன்டென்ட்டா இருக்கும் அத வந்து நம்ம இன்னும் வந்து நல்ல வழியில மாத்தலாம் அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க பரத் இதைப்பத்தி அஹ் ராணி நான் வந்து அஹ் நேதாஜியோட பெண்ணுரிமை அவரு எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்தாரு அப்படின்றதை நான் சொல்ல விரும்பறேன் அஹ் நம்ம போஸ் வந்து தன்னை இந்திய ராணுவ

வேற யாரோ வந்து நுழைஞ்சுட்டாங்க அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு கோவிந்தம்மாள் எனும் ஒரு பெண் அதிகாரி அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி தாக்கு தாக்குதல் நடத்த முற்படுறாங்க அத வந்து பொருட்படுத்தாமல் அவருடைய பாதுகாப்பு சேவையை பாராட்டி அவருக்கே அப்படியே உயர் உயரிய விருதான லான்சு நாயக் விருது அவர் வந்து வழங்கி கௌரவிக்கிறாரு அஹ் ராணி நீங்க உங்க கருத்தை

தன்னோட வாழ்க்கைய வந்து தேசத்துக்கு அர்ப்பணிச்சு அதோட பலனை பெற விரும்புறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் இன்னொண்ணும் சொல்லி விடுகிறேன் அதே ராக்கால் மகாராஜ் காரமாச்சியிலிருந்து என்னை வரச் சொல்லி என்னை தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தா மாநிலக் கல்லூரியில் சேர்ந்தார் அக்காலத்தில் ஆங்கில இனவெறி மிக்க வரலாற்று ஆசிரியரான சி எப் என்ற ஆசிரியர் அங்கு கற்பித்தார் அஹ் இப்ப நீங்க சொல்லுங்க கிருஷ்ணவேணி உங்களுக்கு தெரிஞ்சத கண்டிப்பாக ராணி எனக்கு நான் இப்ப என் எதைப்பத்தி சொல்லணும்ன்னு நினைக்கிறேன்னா இவரை வந்து அஹ் பெருமைப்படுத்தும் விதத்துல வந்து என்ன பண்ணி இருக்காங்கன்னா ஸ்டம்ப்ஸ்ல வந்து இவரோட அஹ் முகத்தை வந்து போட்டிருக்காங்க ஸ்டாம்ப் காயின் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இவர வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எந்தெந்த பீரியட்லன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி பௌர் நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்டீன் நைன்டி செவ்வென் இந்த மாதிரி காலகட்டத்தில ஸ்டம்ப்ஸ்ல வந்து இவரோட அஹ் முகம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு அதே மாரி அஹ் ரெண்டு ரூபா காயின்லயும் இரு இரு

இன்னொண்ணு என்னன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐஸ்லாந்து அதாவது ரோஸ் ஐஸ்லாந்து அப்படின்றதை வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்லாந்து அப்படின்னு மாத்திருக்காங்க இன்னமும் நிறைய இன்ஸ்டிடூயுஷன்ஸ்க்கு இவரோட பேர்தான் இருக்கு ராணி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பாரத் நான் வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அஹ் அதாவது அவருடைய இறப்புக்கு பின்னாடி இந்தியாவோட மிகப் பெரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படுது ஆனா அந்த விருது வழங்கும் அந்த குழு இருக்குல்ல அவங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸோட இறப்பு குறித்த எந்த ஒரு ஆதாரமும் அவங்ககிட்ட இல்ல அவங்களால தர முடியலை சோ எனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க என்னன்னா இந்த விருது அவரோட இறப்பு சான்றிதழ் இல்லாததுனால இந்த விருப இந்த விருதை வந்து நாங்க திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த விருதை திரும்பி வாங்கிக்கிறாங்க ராணி உங்க கருத்து என்ன ராணி அஹ் அவர் கல்வி கற்பித்த கற்பிக்கும் நேரங்களில் பெரும்பாலும் இந்தியர்களை அவமதித்துக் கண்டார் இவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக சுபாஷ் சந்திரபோஸும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காட்டிய சேர்ச் கல்லூரியில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க அஹ் இப்ப சொல்லுங்க கிருஷ்ணவேணி உங்களோட கருத்தை கண்டிப்பாக ராணி இவரோ இவரோட வாழ்க்கைய வாழ்க்கையவே வந்து நிறைய பேர் வந்து அஹ் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய அஹ் படங்களும் டாக்குமெண்ட்டரிஸா எடுத்துருக்காங்க அதாவது நேதாஜி நேதாஜி சுபாஷ் சுபாஷ் அப்படின்னே வந்து ஒரு டாக்குமெண்ட்டரி வந்து சோட்டு பாய் தேசாய் அப்படிங்கிறவரு நைன்டீன் போர்ட்டி செவ்வென்லயே வந்து எடுத்திருக்காங்க சுபாஷ் சந்திரா இஸ் எ அவரு அப்படிங்கிற ஒரு பெங்காலி லாங்குவேஜேல வந்து ஒரு பயோ பயோகிராபிக்கில் பிலிம் வந்து பிஜூஷ் வாசு அப்படின்றவரு எடுத்திருக்காரு இதே மாதிரி இன்னொன்னும் ஒரு பயோகிராபிக்கில் ட்ராமா அவங்களுமே வந்து ஹே ஹேமந்த் குப்தா அப்படின்றவங்க வந்து நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்ல எடுத்திருக்காங்க ராணி பரத் உங்களோட கருத்து என்ன என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ரகசியமா இந்தியால துறவியா இருந்தாருன்னு சொல்லிட்டு பல பேரு பேசிட்டு இருக்காங்கல்ல நான் அதைப்பத்தி சொல்ல விரும்புறேன் உத்திரப்பிரதேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வாழ்ந்த இந்து துறவி பகவான்ஜி அவருக்கு இன்னொரு பேரு கும் நம்பி பாபா அப்படின்ற பேருடைய அந்த துறவி அவரைதான் எல்லாருமே சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க நான்கு சம்பவங்கள் இருக்குது என்னன்னா போஸ்தான் அப்படின்னு நம்புறதுக்கு அத் துறவி மரம் மரணத்துக்கு பின்னாடியே அவரது உடமைகள்லாம் இருக்கும்ல நீதிமன்றத்தோட உத்தரவுபடி அரசாங்க உடைமையாக்கப்பட்டது இது வந்து முகர்ஜி ஆணையத்துக்கு

அதுக்கப்புறம் கையெழுத்து நிபுணர்களால அத செக் சோதனையிட்டபோது இரண்டும் ஒற்று போயின சோ இது மூலியமா அஹ் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அந்த இதுல வந்து அஹ் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவராக இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்றது ஒரு மர்மம் இன்றும் நிலவிக்கொண்டு இருக்கு ராணி உங்களோட கருத்தை சொல்லுங்க ராணி அஹ் மக்கள் சேவை பணியிலே சுபாஷ் சந்திர அவரோட வந்து அஹ் அந்த இதெல்லாம் நான் சொல்றேன் அந்நாட்டு சூழலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷை பார்த்த அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார் தன் படிப்பை தொடர்ந்த போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவதில் லண்டனில் நடந்த இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமைப்பணி எனப்படும் ICS நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் இந்தியாவிலேயே நான்காவதாக தேர்ச்சி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அஹ் நீங்க சொல்லுங்க கிருஷ்ணவேணி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை கண்டிப்பாக ராணி இப்ப வந்து இவரு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அத வந்து அஹ் அஹ் திறந்து இருக்காரு அதாவது ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர வந்து ஆரம்பிச்சிருக்காரு எதுக்காகன்னா வந்து பெங்காலோட அஹ் காங்கிரஸ் கமிட்டிய பத்தி பப்லி பப்லிசிட்டி அதாவது இப்ப அவங்களோட இன்பர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும்

மென்டரா இருந்திருக்காரு இவர் வந்து யூத் காங்கிரஸ் இந்தியா அதுல வந்து ப்ரெசிடெண்ட்டா செலக்ட் ஆனப்போ அவ இன்னொண்ணுத்தையும் செலக்ட் ஆயிருந்தாரு என்னன்னா செக்கிரேட்டரி ஆப் பெங்கால் ஸ்டேட் காங்கிரஸ் இதுதான் வந்து நான் சொல்ல வந்த

நம்ம நேதாஜி வந்து இறுதியா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இந்திய தேசிய ராணுவம் நெருக்கடியில இருந்த நிலையில ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல அந்த அறிக்கையை வெளியிடுறார் அது என்னன்னா நமது வரலாற்றில் நாம் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன் இந்த தற்காலிக தோல்வியால் மனசோர்வு அடைந்து விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் உணர்வுகளை தளர விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைய தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள் இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தனத்தில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை

அஹ் இப்ப வந்து நீங்க பேசினது வந்து இடையில உங்க இனைப்புல ஏதோ தவறு இருந்திருக்கும்ன்னு நினைக்கிறேன் விட்டு விட்டு கேட்ட மாரி இருந்துச்சு பரவாயில்ல இப்ப நான் சொல்றேன் அஹ் இந்தியாவிலேயே நான்காவது வந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக் கூடாது எனக் கருதி தான் முயற்சியுடன் படித்துப் பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணி துறப்பு செய்தார் அப்படின்னும் சொல்றாங்க அஹ் இப்போ இதுல இருந்து பார்க்கும் போது நம்ம சுபாஷ் சந்திர போஸோட அந்த நாட்டுப்பற்று வந்து தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஹ் இப்போ நீங்க சொல்லுங்க கிருஷ்ணவேணி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராணி இவர் வந்து ரொம்ப நாள் வந்து ஜெயில்ல வந்து செலவழிச்சி செலவழிச்சிருக்காரு இவரோட காலம் இவரோட காலங்களை நிறைய முறை வந்து அஹ் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஒரு டைம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவ்வென்ல வந்து ஒரு டைம் ஜெயிலுக்கு போயிருப்பாரு அப்ப அதுக்கப்புறத்துல இருந்து வந்தப்பதான் வந்து இவருக்கு வந்து ஜவஹர்லால் நேருவோட ஒரு ஒரு கனெக்ட்டிவிடி வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டிபெண்டன்ஸ்க்காக போராடியிருக்காங்க அந்த டைம்லதான் வந்து இந்தின் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து இவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து தந்திருக்காங்க ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் அப்படிங்கற ஒரு போஸ்டிங்க குடுத்திருக்காங்க ராணி இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து